நான் இப்போ பேச போர topic வந்துட்டு விவசாயம் விவசாயம்ன்றது ஒரு தொழில் இல்ல அது வந்துட்டு அந்த காலத்தில இருந்தவங்களுக்கு விவசாயம்ன்றது ஒரு உயிர் மாதிரி விவசாயம் பண்றவங்க வந்து ஒரு நெல்ல விளைவிச்சி அது வளர்ந்து அத வளர்ந்து அது நெல்லா வர்றப்ப தான் அவங்களுக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கு விவசாயத்துனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அஹ் விவசாயத்துனால நமக்கு சாப்பாடு கிடைக்குது dress உ வீடு எல்லாமே நமக்கு விவசாயத்தில இருந்து தான் வருது விவசாயம் பண்றதுனால நமக்கு வந்துட்டு சிறுதானிய உணவுகள் கிடைக்கிறது நிறைய நமக்கு வந்துட்டு சத்துள்ள பொருள் தான் இருக்கு விவசாயம் வந்து இயற்கையா நம்ம பண்றது இப்ப இருக்கிற food எல்லாம் அப்படி இல்ல ஹம் இப்ப அஹ் அந்த அந்த காலத்துல இருந்த உணவு முறைகள் வேற இப்ப இருக்கிற உணவு முறைகள் வேற இப்ப வந்து விவசாயம் எல்லாம் மறஞ்சி போச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறந்துட்டே வருது ஆனா விவசாயம் எப்பவுமே நமக்கு வந்து நல்லது பண்ற ஒரு தொழில் தான் விவசாயம் பண்றதுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு important னான விஷயம் விவசாயத்துனால நமக்கு காய்கறியெல்லாம் கிடைக்குது அதே மாதிரி சிறுதானிய உணவு வகைகள் நெல்லு dress உ எல்லாமே எல்லாமே சொல்லிட்டே போலாம் நமக்கு விவசாயத்தில இருந்து தான் கிடைக்குமே விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஹம் அந்த காலத்துலலாம் விவசாயம் வந்து ஒரு அது தான் தொழில்னாவே விவசாயம்ன்ற ஒண்ணு தான் அந்த காலத்துல இருந்துச்சு இப்பல்லாம் அப்படிலாம் இல்ல இப்ப வந்து நிறைய தொழில் துறைகள் மேம்பட்டு இப்ப எல்லாமே phone உ இந்த மாதிரி தான் இருக்கு விவசாயத்தை கொஞ்சமா மறந்தாச்சு எல்லாருமே

அஹ் விவசாயம் வந்து எப்படி பண்ணுவாங்கனா அந்த நீர் பாசனம் செய்தலும் எருதுல விடுதலும் இதெல்லாம் வெச்சி பண்ணுவாங்க அஹ் அந்~ விவசாயத்தை வந்து தண்ணி தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கும் தண்ணி வந்துட்டு அஹ் அணைகள் நீர் நிலைகள் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்து தான் விவசாயம் பண்றது இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயங்கறது ஒரு பழமை வாய்ந்த தொழில் விவசாயம்ன்றது ஒரு பழைமை வாய்ந்த தொழில் அது அந்த காலத்தில இருந்தே இப்போ வரைக்குமே அது தான் ஒரு பெரிய இது விவசாயம்ன்றது ஹம் பெரிய இதுன்னே சொல்லலாம் நம்ம அதே மாரி அந்த காலத்துல வந்துட்டு அதிகமா எதெல்லாம் விவசாயத்தில பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லு கரும்பு அஹ் சிறு தானியங்கள் மிளகு பருப்பு வகைகள் தென்னை அவரை அஹ் பருத்தி பாலை சந்தனம் இதெல்லாமே அதிகமா அந்த காலத்துல உற்பத்தி பண்ற ஒரு இதெல்லாம் வச்சு தான் அந்த காலத்துல வந்து விவசாயம் பண்ணுவாங்க இது அதிகமா

அப்போலாம் ஹம் ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாடி வந்துட்டு பலா தென்னை பனை பாக்கு போன்ற மரங்கள் எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் வீடு கட்டறதுக்கு பயன்படுற ஒண்ணு தென்னை மரம் ஆஹ் பனை இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு ஒண்ணு பாக்கு வந்து தட்டு தயாரிப்பாங்க பாக்கு தோப்புலாம் பார்த்திருப்பீங்க அஹ் பாக்கு மரம் வந்து தட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்~ சாப்பிடுற தட்டு இருக்கு இல்லயா அந்த தட்டு தயாரிக்க வந்து பனை பாக்கு பயன்படுகிறது பனை வந்து பனை ஓலை வெச்சி வீடு வீடு கட்டலாம் தென்னை மரமும் அதே மாதிரி தான் அப்போலாம் வந்துட்டு விவசாயத்துல வந்துட்டு இயற்கை உரங்களாம் அப்பலாம் பயன்படுத்துவாங்க அந்த மாட்டு சாணம் அதெல்லாம் இருக்கில்லையா அத வெச்சு தான் அந்த காலத்துல வந்துட்டு இயற்கை உரமா செடிகளுக்குலாம் போடுறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்போல்லாம் வந்துட்டு ஹம் செயற்கை உரங்கள் பூச்சிக் கொல்லி மருந்துகள் இதெல்லாம் வெச்சி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் chemicals எப்பவோ இப்ப use பண்றதெல்லாம் chemical மாரி தான் நமக்கு

இந்த chemical லாம் சாப்பிடுறதுனால நமக்கு தான் பிரச்சனை வரும் அதனால நமக்கு வந்து எப்பயுமே இயற்கை உரங்கள தான் பயன்படுத்தனும் இயற்கை உரய~ உர~ உரத்தை பயன்படுத்தினா தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா இருக்கும் விவசாயத்துல எப்பவுமே இயற்கை உரம் தான் பயன்படுத்தணும் இயற்கை உரம்னா இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி விவசாயம் பண்றவங்க அதிகமா கால்நடை வெச்சிருப்பாங்க ஆடு மாடு எருமை இந்த மாரி இருக்கும் அதுவே விவசாயம் பண்ணிட்டு இந்த நெல் அடிக்கிறோம் இல்லையா அந்த நெல்லையே நெல்லோட தோள் இருக்குது இல்லையா அது தான் மாடெல்லாம் சாப்பிடுது மாட வெச்சி நம்ம விவசாயம் பண்ண முடியும் விவசாயத்துக்கு மாடும் help பண்ணுது ஆடு மாடு இதெல்லாம் ஒரு help பண்ற இது தான் மாடு வெச்சு தான் அந்த பயிரெல்லாம் ஓட்டி அதுக்கப்புறம் நெல்லு நட்டு அதுக்கப்புறமா நெல்லு வளர்ந்து நமக்கு வந்து சாப்பாடா கிடைக்குது அந்த காலத்திலலாம் விவசாயம் பண்ணும் போது நாத்து நடுறதுக்கு அஹ் வயல்ல தண்ணியெல்லாம் வெச்சி அதுக்கப்புறமேட்டு அந்த நாத்து பயிர நடுவாங்க அதுக்கப்புறம் daily யும் விவசாயம் பண்றதுக்கு பக்கத்திலே கிணறு அந்த மாதிரி வெச்சிருப்பாங்க கண்டிப்பா ஒரு விவசாயம் பண்ற இடம்னா அந்த இடத்துல வந்து கிணறுன்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் நீர் நிலைகள் கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும் அத வெச்சி தான் அந்த பயிருல வளர்க்கிறது பராமரிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இயற்கை உரங்கள அதுல தெளிச்சு விடுவாங்க அப்ப தான் பயிர்கள்லாம் நல்லா வளரும் அதே மாரி விவசாயம் பண்றதுலயே கிழங்கு எல்லாம் பண்ணுவாங்க நெல்லு நடுறது நெல்லுனா நமக்கு சாப்பாடு கொடுக்கிறது கிழங்கு வகைகள்லாம் பார்ப்பாங்க அப்புறம் வாழை மரம் வந்துட்ட

இந்த விவசாயம் பண்றதுக்கு நம்ம கால்நடைக்கும் கால்நடைக்கும் உணவா கிடைக்குது நமக்கும் ரொம்ப help பண்ணுது கால்நடைகள்லாம் நம்ம நம்ம வந்து விவசாயத்துக்காக கால்நடைய வளர்க்கிறோம் அதே மாதிரி விவசாயம் பண்ணி அதில இருந்து வர கோல்லாம் கால்நடைகள் சாப்பிடுது நமக்கும் help பண்ணுது விவசாயம் பண்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்காகவும் நமக்கு தேவையான வேற சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஹம் விவசாயம் பண்றதுனால நமக்குன்னு எதுவும் இல்ல அப்படின்னுலாம் நீங்க நினைக்க கூடாது எல்லாமே விவசாயம் பண்றதால தான் நமக்கு கிடைக்குது

உணவு சாப்பாடு துணி எல்லாமே வந்துட்டு இந்த விவசாயம் பண்றதுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது விவசாயம் பண்றதுனால நமக்கு கஷ்டம் வரும் அப்படினுலாம் நீங்க நினைக்க கூடாது விவசாயம் பண்றதுனால தான் நமக்கு நல்லது விவசாயம் பண்றதுனால தான் நம்ம சாப்பாடு கிடைக்குது எல்லாமே கிடைக்குது விவசாயத்தினால நம்ம விவசாயம் அதிகம் மா~ மானியம் ஈட்டறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டம் வராம இருக்கும் அதே மாதிரி நம்ம ஹம் நிலம் இல்லாதவங்க வந்துட்டு அவங்க வீட்டு முன்னாடி சின்ன நிலமா இருந்தாலும் அதுல நம்ம காய்கறி செடிகள்லாம் போட்டு வளர்க்கலாம் விவசாயத்தைப் பத்தி இப்போ இருக்கிற generation யாருக்கும் தெரியாத அந்த காலத்தில இருந்தவங்களுக்லாம் விவசாயமே ஒரு~ விவசாயம்னா அவங்க உயிர் மூச்சு அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க விவசாயம்ங்றது ரொம்ப பேசவே கூடாது எப்பவுமே விவசாயம் இல்லைனா நாம்மலாம் ஒண்ணுமே இல்லை விவசாயத்தினால தான் நமக்கு சாப்பாடுலாம் கிடைக்குது அதே மாதிரி விவசாயம் பண்றதுனால இந்த கேழ்வரகு கம்பு சோளம் அஹ் பயிர் வகைகள் இது எல்லாமே விவசாயம் பண்ணி வர்ற ஒண்ணுதான் அது நமக்கு நம்ம உடம்புக்கு நல்லது இதெல்லாம் தான் சாப்பிடணும் அந்த காலத்துல இருந்தவங்க இத தான் சாப்பிடுவாங்க இப்போ இருக்கிறவங்க அப்படி எல்லாம் இல்ல இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம health க்கு நம்ம city side ல இருக்குறவங்க நம்ம side லாம் இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது கிராமத்து side இருக்கறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டு முன்னாடி காய்கறி செடிகள் அந்த மாதிரி எல்லாம் வச்சி பண்ணலாம் அதே மாதிரி நெல்லுலாம் விளைவிக்கிறது வந்து அந்த தஞ்சாவூரு அந்த மாதிரி மலை side village side தான் அதிகமா விளைவிக்க முடியும் விவசாயம்ன்றது இனிமே அத வந்து அந்த தொழில் கம்மியா தான் ஆகும் இருந்தாலும் விவசாயம்ன்றது ஒரு மிக மிக மிக முக்கியமான ஒரு தொழில் அத வந்து நம்ம எப்பவுமே கைவிடக்கூடாது அந்த கைவிட்டுட்டோம்னா நமக்கு சாப்பாடு கிடையாது விவசாயம் தான் எப்பவுமே நம்ம கட்டிக் காக்கணும்

mam அ

okey sir ம் சொல்லுங்க okey okey க ம் ஒரு state code வந்து நீங்க எந்த state இருக்குறீங்களோ அந்த state code கேக்கும் and fifteen digit band number இருக்கும் இல்ல அந்த band number நீங்க வந்து enroll பண்ணனும் mam construction business தான படறீங்க construction business ஒவ்வொரு protect இந்த மாரி செங்கல் அலோபிளாக் மணல்

அஹ் ஒவ்வொரு INVOICES நீங்க வந்துஎடுக்கணும்எல்லா invoices file பண்ணும் okay okey sir அதல ஒரு refereness number இருக்கும் refereness number தா முக்கியம் bill numder தா bill number refereness சொல்லுவங்க okay கால அந்த number wise நீங்க range பண்ணனும் date முக்கியம் date வந்து correct அஹ் இருக்கணும் அடுத்த step என்ன ந sir date னு சொல்றிங்க இல்ல யா ஆமா mam அப்டி இல்ல எப்டின்னா நீங்க இந்த month aprail month இல்லையா ஆமா sir april month ஒண்ணா தேதில இருந்து இந்த month thirty first வரிக்கும் இருக்கு இல்ல thirty first வரிக்கும் line date வரணும் okay ல இன்னக்கி நீங்க செங்கல் குடுத்து இருப்பிங்க மனுகுடுத்து இருப்பிங்கஅதல ஒவ்வொரு bill தனித்தனி bill போடுவிங்க

ஆதாவது நேத்து selle பண்ணிட்டு இன்னகி bill போடுறது அந்தமாரில தப்ப பண்ணி இருக்க கூடாது தப்ப பண்ண அதாவது நேத்து நீங்க selle பண்ணி இருப்பிங்க நேத்து நுறு செங்கல் sells பண்றிங்க வாஷிகோங்கலசரிங்க sir நுறு செங்கல் நீக்க வந்து ஒரு parti அனுப்புறிங்க அது வந்து அன்னிக்கே bill பண்ணனும் அன்னக்கி உள்ள okay கால gst number போட்டு bill பன்னினும் gst number enroll gst number கிடச்சிட்டும்

நீங்க resaele இரண்டு மூணு செங்கல் குடுக்கிறிங்க அதுக்குள்ள bill போடா முடியாதுஅனா பெரிய construction அந்த மாரி இருந்த ஒண்ணா அதுக்கு குடுத்துத ஆகணும் bill குடுத்துத ஆகணும் அதுக்கு நீங்க gst bill குடுத்துத ஆகணும் start of company

அந்தமாரி நீக்க இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா monthly monthly invioce correct file அனுப்புனும் எந்த auditor குடுக்குறீங்களோ அந்த auditor அஞ்ச தேதி குள்ள அனுப்பினும் இப்போ april one to thirty one இருக்குங்க hello mam கேக்குதா அ கேக்குது சொல்லுங்க one to thirty one first in month அதுவரைக்கும் bill invoice file பண்ணிட்டு புரியல sir in first month to thirty one வரியும் நீக்க என்ன sael பண்ணி இருக்கீங்களா invoice எடுத்துட்டு புரியல invoice means bill bill file பண்ணி date wise arrange பண்ணி அஞ்ச தேதிக்குள்ள நீங்க எந்த auditor file பண்றிங்களோ அந்த auditor குடுத்து ஆகணும் next month fifth உள்ள அதாவது april may five file பண்ணி அதாவது auditor குடுத்தவனும் okey aditing gst file பண்ணுவாங்க okay அவங்க பண்ணுவாங்கஉங்களோட Press இவ்ளோதா mam நீங்க உங்களோட invoices குடுத்த போதும் okay நீங்க உங்களோட invoices குடுத்த போதும் file வந்து இரண்டு portal வழியா பண்ணுவாங்க ஒன்னு வந்து gstrone இது வந்து informestion okay commen portal வரும் அதாவது பாத்து மாசத்துக்கு இந்த portal use பண்ணுவாங்க அப்புறம் இந்தமாரி Furniture இதுக்கு இல்ல ஓரூ மாறி பண்ணுவோம் Furniture gst two A இது பண்ணுவாங்க அது ஒரு portel இந்த மாரி comersiol பன்றாக வச்சிக்கோ இந்தமாரி இத்தல Supplier Furniture அந்தமாரி இதுக்குள்ள வேற portal இருக்கும் gstar அது ஒரு Portal அது வந்து உள்ள பொய் portal பத்தாத உங்களுக்கு தெரியும் நீங்க file பண்ணதுக்கு அப்புறம் Receipt அதல வரும் Receipt Credit Debit account page க்கு வந்துரும் Nest Sep Supple Details வரும் எல்லாமே file பண்ணி வச்சிடனும் உங்களது ஒவ்வொரு bill முக்கியம் தா then அவ்லத்ங்க online pracess இதுத offline pracsee வந்து off line முலமாவோம் பண்ணலாம் அதுக்கு link ஒரு இருக்கு அதுக்கு filll easy வந்து பண்ணிடலாம் faom hand ridan பண்டமாரி இருக்கும் அதுவும் எப்படினு சொல்ற step by step first gst portal login பண்ணிட்டு தூக்குல services tap இருக்கும் services அதுக்குள்ளே written அதுக்குள்ளே

Scroll பண்ணிக்கணும் Stopperam Box வரும் இல்ல Sush பண்ணிக்கணும்

mam புரிதுங்கள ம் புரிந்து sir reten teas bord oppsion இருக்கும் okey

preferred offline download அதுக்கு அப்புறம் Senright file இருக்கும் Senright குடுத்துக்கு அப்புறம் seap file download link வரும் click கேக்கும் file download பண்ணிட்டு gst file download பண்ணிட்டு open பண்ணுங்க அதுல உங்களோட gst number எல்லாமே வந்துடும் gst number வரும் பாத்து இருக்கீங்களா

mam okay okey sir இதுல வந்து diffend typ gst வரும் gst file tipe இருக்கு இதுல வந்து gst r one str two a gst r two b and gst there b hello mam கேக்குதுங்கள கேக்குது sir அந்த மாரி மொத்தம் நாலு இதுல வரும் mam அந்த இதுல வரும் gst r four gst r five வரும் மொத்தம் mam six type என்ன என்ன gst rst one gst r two a gst r two b gst r theer b gst r four gst r five gst r five a எப்போ வந்து six இருக்கு சொன்னிங்க இல்ல sorry mam six இல்ல மொத்தம் Fourteen types இருக்கு

mam gst one சொல்ற gst r one booth and services ஆமா அந்த இது பண்றது gst r one இன்னொன்னு வந்து gst r two a only bike and good services அது எதுக்குன்னா ஏதோவொரு momth percess பண்ணி இருப்பிங்கஅது வந்து மூலமா bill வாங்கி பண்ணனும் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம்

ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம்

ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம்

ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம்

ஹம்